லிப்ரியாஃபிஸ் இம்ப்ரெஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் ஸ்லைடுகளுக்கு பேக்குரவுண்ட்ஸ் லேயூட்ஸ் அமைப்பதை கற்போம்
நாம் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334 பேக்கிரவுண்ட் என்பது உள்ளடக்கத்தின் பின்
ஸ்லைடுக்கு அமைக்கப்படும் எல்லா வண்ணங்கள் செயல்பாடுகளையும் குறிக்கும்
நல்ல பிரசன்டேஷன் களை உருவாக்க லிப்ரியாஃபிஸ் இம்ப்ரெஸ் பல பேக்கிரவுண்ட் தேர்வுகளைத்தருகிறது
நீங்கள் உங்கள் தனிப்பயன் பேக்கிரவுண்ட் களைக்கூட உருவாக்கலாம்
sample impressஒடிபி
பிரசன்டேஷன் ஐத் திறப்போம்
நம் பிரசன்டேஷன் க்கு ஒரு தனிப்பயன் பேக்கிரவுண்ட் ஐ உருவாக்கலாம்
இதை நம் பிரசன்டேஷன் இல் எல்லா ஸ்லைடுகளுக்கும் அமைக்கலாம்
ஸ்லைடு மாஸ்டர் தேர்வை பயன்படுத்தி இந்த பேக்கிரவுண்ட் ஐ தயாரிப்போம்
மாஸ்டர் ஸ்லைடு இல் செய்யும் எந்த மாறுதலும் பிரசன்டேஷன் இல் எல்லா ஸ்லைடுகளுக்கும் அமைக்கப்படும்
மெயின் மேனு வில் வியூ ஐ சொடுக்கி
மாஸ்டர் தேர்வில் ஸ்லைடு மாஸ்டர் மீது சொடுக்கவும்
மாஸ்டர் ஸ்லைடு தோன்றுகிறது
மாஸ்டர் வியூ டூல்பார் கூட தெரிகிறது
மாஸ்டர் பேஜஸ் ஐ உருவாக்க நீக்க மறு பெயரிட இதை பயன்படுத்தலாம்
இரண்டு ஸ்லைடுகள் இப்போது காட்டப்படுகின்றன
இவை இந்த பிரசன்டேஷன் இல் பயன்படும் மாஸ்டர் பேஜஸ்
டாஸ்க்ஸ் பேன் இல் மாஸ்டர் பேஜஸ் ஐ சொடுக்கவும்
யூஸ்ட் இன் திஸ் பிரசன்டேஷன் பீல்ட்
இந்த பிரசன்டேஷன் இல் பயன்படும் மாஸ்டர் ஸ்லைடு களை காட்டுகிறது
மாஸ்டர் ஸ்லைடு ஒரு டெம்ப்ளேட் போல
உங்கள் பார்மேட்டிங் பிரெஃபரன்ஸ் ஐ இங்கு அமைக்கலாம்
அவை பிரசன்டேஷன் இல் எல்லா ஸ்லைடு களுக்கும் அமைக்கப்படும்
முதலில் ஸ்லைட்ஸ் பேன் இலிருந்து ஸ்லைடு 1 ஐ தேர்வு செய்யலாம்
இந்த பிரசன்டேஷன் க்கு ஒரு வெள்ளை பேக்கிரவுண்ட் ஐ அமைக்கலாம்
மெயின் மேனு வில் பார்மேட் பின் பேஜ் மீது சொடுக்கவும்
பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
பேக்கிரவுண்ட் tab மீது சொடுக்கவும்
பில் டிராப் டவுன் மேனு வில் பிட்மேப் optionஐ தேர்வு செய்க
லிஸ்ட் ஒஃப் ஆப்ஷன்ஸ் இல் பிளாங்க் தேர்வு செய்து ஒக் மீது சொடுக்கவும்
ஸ்லைடு இப்போது வெள்ளை பேக்கிரவுண்ட் உடன் உள்ளது
இப்போதுள்ள உரையின் வண்ணம் இந்த பேக்கிரவுண்ட் இல் நன்றாக தெரியவில்லை
எப்போதும் பேக்கிரவுண்ட் இல் நன்றாகத்தெரியும் நிற உரையையே பயன்படுத்த வேண்டும்
உரை நிறத்தை கருப்பாக்கலாம்
இது உரையை வெள்ளை பின்புலத்தில் தெளிவாகக் காட்டும்
உரையை தேர்ந்தெடுக்கவும்
மெயின் மேனு விலிருந்து பார்மேட் மற்றும் கேரக்டர் மீது சொடுக்குக
கேரக்டர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
கேரக்டர் டயலாக் பாக்ஸ் இல் பான்ட் எஃபெக்ட்ஸ் tab ஐ சொடுக்கவும்
பான்ட் கலர் drop டவுன் இலிருந்து பிளாக் ஐ தேர்க
ஒக் செய்க
உரை இப்போது கருப்பாகிவிட்டது
இப்போது ஸ்லைடு க்கு ஒரு நிறம் தரலாம்
ஸ்லைடு மீது வலது சொடுக்கி வரும் கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஸ்லைடு மற்றும் பேஜ் செட்டப் மீது சொடுக்கவும்
பில் டிராப் டவுன் மேனு வில் கலர் ஆப்ஷன் ஐ தேர்க
ப்ளூ 8 ஐ தேர்ந்து ஒக் செய்க
தேர்ந்தெடுத்த வெளிர் நீல நிறம் ஸ்லைடு க்கு அமைக்கப்பட்டது
டியூட்டோரியல் ஐ இங்கே நிறுத்தி பயிற்சியை முடிக்கவும்
புதிய மாஸ்டர் ஸ்லைடு ஒன்று உருவாக்கி சிவப்பு பேக்கிரவுண்ட் அமைக்கவும்
மற்ற டிசைன் எலிமெண்ட் களை இந்த பிரசன்டேஷன் இல் அமைப்பதை காணலாம்
உதாரணமாக் உங்கள் பிரசன்டேஷன் க்கு லோகோ ஒன்று அமைக்கலாம்
திரையின் அடியில் பேசிக் ஷேப்ஸ் டூல்பார் ஐ காணவும்
இதனால் வட்டங்கள் சதுரங்கள் செவ்வகங்கள் முக்கோணங்கள் நீள் சதுரங்கள் போன்ற பல அடிப்படை உருவங்களை அமைக்கலாம்
ஸ்லைடு இல் தலைப்பு இடத்தில் ஒரு செவ்வகத்தை வரையலாம்
பேசிக் ஷேப்ஸ் டூல்பார் இல் ரெக்டாங்கில் மீது சொடுக்கவும்
ஸ்லைடு இன் டைட்டில் ஏரியா வில் மேல் இடது மூலைக்கு கர்சர் ஐ கொண்டு செல்க
ஒரு பிளஸ் சிக்ன் கேப்பிட்டல் இ உடன் தெரிகிறது
இடது சொடுக்கி பட்டன் ஐ பிடித்தவாறு இழுத்து ஒரு சிறு செவ்வகத்தை வரைக
சொடுக்கி பட்டனை விடவும்
ஒரு செவ்வகத்தை வரைந்தாயிற்று
செவ்வகத்துக்கு எட்டு கைப்பிடிகள் உள்ளதை காண்க
கைப்பிடிகள் கட்டுப்படுத்திகள்
அவை தேர்ந்தெடுத்த பொருளின் பக்கத்தில் காணும் நீல நிற சதுரங்கள்
அவற்றை பயன்படுத்தி செவ்வகத்தின் அளவை சரி செய்யலாம்
கட்டுப்படுத்தி புள்ளியின் மீது கர்சர் ஐ வைக்க அது இருபக்க அம்புக்குறியாகிறது
இது அடிப்படை உருவத்தை மாற்ற எந்தப்பக்கம் அந்த புள்ளியை நகர்த்தலாம் என்று காட்டுகிறது
இதை தலைப்பு இடம் முழுதும் செவ்வகம் ஆக்கிரமிக்கும்படி இழுக்கலாம்
இந்த உருவத்தை பார்மேட் உம் செய்யலாம்
செவ்வகத்தின் மீது வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வை காணலாம்
செவ்வகத்தை மாற்ற பல தேர்வுகளை காணலாம்
ஏரியா மீது சொடுக்கவும்
ஏரியா டயலாக் பாக்ஸ் தெரிகிறது
பில் பீல்ட் இல் drop டவுன் மேனு வில் கலர் ஐ தேர்க
மேஜென்டா 4 ஐ தேர்ந்து ஒக்
செவ்வகத்தின் நிறம் மாறிவிட்டது
இப்போது செவ்வகம் உரையை மூடிவிட்டது உரையை காண செவ்வ்வகத்தை தேர்ந்தெடுக்கவும் செவ்வகத்தின் மீது வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வை திறக்கவும்
அரேஞ்சு மீதும் பின் செண்ட் டோ பாக் மீதும் சொடுக்கவும் உரை மீண்டும் தெரிகிறது இங்கு செவ்வகம்
உரைக்கு பின்னால் போய்விட்டது டாஸ்க்ஸ் பேன் இல் மாஸ்டர் பேஜ் இன் பிரிவ்யூ ஐ சொடுக்கவும் வலது சொடுக்கி அப்ளை டோ ஆல் ஸ்லைட்ஸ் ஐ தேர்க
குளோஸ் மாஸ்டர் வியூ பட்டன் ஐ சொடுக்கி மாஸ்டர் வியூ ஐ மூடவும்
பிரசன்டேஷன் இன் எல்லா ஸ்லைடு களிலும் மாஸ்டர் இல் செய்த பார்மேட் மாற்றங்கள் காண்கின்றன
எல்லாப்பக்கங்களிலும் செவ்வகம் தெரிகிறது
ஸ்லைடு இன் லேயூட் ஐ மாற்றலாம்
லேயூட் என்பதென்ன
அவை ஸ்லைடு டெம்ப்ளேட்ஸ்
அவற்றில் உள்ளடக்கத்துக்கு முன்பே பிளேஸ் ஹோல்டர் களால் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கும்
ஸ்லைடு லேயூட் களை காண வலது பேனல் லில் இருந்து லேயூட்ஸ் ஐ சொடுக்கவும்
இம்ப்ரெஸ் இல் கிடைக்கக்கூடிய எல்லா லேயூட் களும் காட்டப்படும்
லேயூட் களின் தம்ப்னெயில் களை பாரு ங்கள்
லேயூட் செயலுக்கு வந்த பின் ஸ்லைட் எப்படி தோன்றும் என்று அது காட்டுகிறது
தலைப்பு இரண்டு பத்திகளுடன் லேயூட் கள் உள்ளன
மூன்று பத்திகள் லேயூட் கள் போல பலதும் உண்டு வெற்று லேயூட் களும் உண்டு
அதை உங்கள் ஸ்லைடு இல் அமைத்து பின் உங்கள் லேஅவுட்டை அமைக்கலாம்
ஒரு ஸ்லைடு க்கு லேயூட் அமைக்கலாம்
போட்டென்ஷியல் ஆல்டர்நேட்டிவ்ஸ் ஸ்லைடு ஐ தேர்ந்தெடுத்து எல்லா உரையையும் அழிக்கவும்
இப்போது வலப்பக்கமிருக்கும் லேயூட் பேன் இல் டைட்டில்
2 கன்டென்ட் ஓவர் கன்டென்ட்
ஸ்லைடு இல் இப்போது மூன்று உரைப்பெட்டிகளும் ஒரு தலைப்பு இடமும் உள்ளன
மாஸ்டர் பேஜ் மூலம் நாம் நுழைத்த செவ்வகம் இன்னும் தெரிகிறது
இந்த செவ்வகத்தை மாஸ்டர் ஸ்லைடு ஐ எடிட் செய்வதன் மூலமே மாற்ற முடியும்
ஸ்லைடு களுக்கு அப்ளை செய்த பார்மேட்டிங் அல்லது லேயூட் மாற்றங்களை மாஸ்டர் ஸ்லைடு செட்டிங்ஸ் ஓவர்ரைட் செய்கின்றன
பெட்டிகளில் உள்ளடத்தை இடலாம்
முதல் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல் டைப் செய்க ஸ்ட்ராட்ஜி 1 PRO லோவ் கோஸ்ட் CON ஸ்லோ ஆக்ஷன் இரண்டாம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல் டைப் செய்க ஸ்ட்ராட்ஜி 2 CON ஹிக் கோஸ்ட் PRO பாஸ்ட் ஆக்ஷன் மூன்றாம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல் டைப் செய்க டியூ டோ லாக் ஒஃப் பண்ட்ஸ் ஸ்ட்ராட்ஜி 1 இஸ் பெட்டர்
நீங்கள் இதே போல உங்கள் பிரசன்டேஷன் க்கு தகுந்த லேயூட் டைப் ஐ தேர்ந்து கொள்ளலாம்
இந்த டியூட்டோரியல் இத்துடன் முடிகிறது
இதில் நாம் கற்றது ஸ்லைடு களுக்கு பேக்குரவுண்ட்ஸ் மற்றும் லேயூட்ஸ் அப்ளை செய்தல்
முழுமையான பயிற்சி புதிய மாஸ்டர் ஸ்லைடு ஒன்று உருவாக்குக புதிய பேக்கிரவுண்ட் உருவாக்குக
லேயூட் ஐ டைட்டில் கன்டென்ட் ஓவர் கன்டென்ட் க்கு மாற்றுக மாஸ்டர் ஸ்லைடு க்கு ஒரு லேயூட் ஐ அப்ளை செய்யும்போது என்ன நடக்கிறது என கவனிக்கவும்
புதிய ஸ்லைடு ஒன்றை நுழைத்து ஒரு பிளாங்க் லேயூட் ஐ அப்ளை செய்க
டெக்ஸ்ட் பாக்ஸ் களை பயன்படுத்தவும்
அதில் நெடு பத்திகளை சேர்க்கவும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் களை பார்மேட் செய்க
இந்த பாக்ஸ் களில் உரை எழுதவும்
தொடுப்பில் உள்ள விடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு
செய்முறை வகுப்புகளை நடத்துகிறது
இணைய வழி பரிட்சையில் தேருவோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது
மேலும் விவரங்களுக்கு contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் அங்கமாகும்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
நன்றி